குக்கி டியூட்டோரியல் இன் முதல் பகுதியில் கற்றது குக்கீஸ் ஐ உருவாக்குவது குக்கி க்கு எக்ஸ்பைரி டேட் கொடுப்பது குறிப்பிட்ட குக்கீஸ் ஐ பிரின்ட் ஆட் செய்வது
இந்த கமாண்ட் மூலம் சேமித்த எல்லா குக்கிகளையும் பிரின்ட் ஆட் செய்யவும் கற்றோம்
குக்கீஸ் ஐ உருவாக்கி விட்டதாகக் கொண்டு அடுத்து குறிப்பிட்ட குக்கி இருக்கிறதா இல்லையா என காண்போம்
அதற்கு பயனாகும் பங்ஷன் இசெட்
இது ஒன்றை அமைத்திருக்கிறதா என பார்த்து ட்ரூ அல்லது பால்சே மதிப்பை திருப்புகிறது
உதாரணமாக குக்கி டாலர் சிக்ன் அண்டர்ஸ்கோர் குக்கி
மேலும் நேம் இங்கே
இதை ஆங்கிலத்தில் படித்தால் சொல்வது
குக்கி நேம் செட் ஆகியிருந்தால் எச்சோ செய்வது குக்கி இஸ் செட்
இல்லையானால் எச்சோ ஆட் செய்வது குக்கி இஸ் நோட் செட்
என் குக்கி ஐ செட் செய்து எல்லாம் சரியாக வேலை செய்தால் ரிஃப்ரெஷ் செய்ய கிடைக்கும் செய்தி குக்கி இஸ் செட்
குக்கி ஐ அன்செட் செய்வதை பார்ப்போம் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு முன் குக்கி ஐ அன்செட் செய்ய வேண்டும் என்போம்
அன்செட் குக்கி
ஒன்றை தேர்ந்தெடுக்க
இந்தcookie ஐ அன்செட் செய்யலாம்
ஒன்றை அன்செட் செய்யத் தெரிந்தால் மற்றதையும் அன்செட் செய்ய தெரியும்
இந்த நேம் குக்கி ஐ அன்செட் செய்கிறேன்
அன்செட் செய்ய பயனாவது அதே கமாண்ட் தான்
செட்குக்கி
அதாவது குக்கி ஐ ரிசெட் செய்கிறோம்
இது குழப்புவது போல இருந்தாலும் தெளிவாகிவிடும்
குக்கி நேம் ஐ நாத்திங் என அமைக்கலாம்
எக்ஸ்பைரி டேட் இங்கே புதிதாக ஒன்றை எக்ஸ்ப் அன்செட் உடன் உருவாக்குகிறேன்
மேலும் அது எக்குவல் டோ டைம் மைனஸ் 86400
இங்கே பிளஸ் என்பது டைம் எதிர்காலம் என குறித்தது
இந்த குக்கி ஐ எதிர்காலத்தை குறிக்கும் வேரியபிள் க்கு அமைத்தால் குக்கி ஐ அன்செட் செய்கிறோம்
அதாவது நேம் என்னும் ஏற்கெனெவே உள்ள குக்கி ஐ நோ வால்யூ க்கு அமைக்கிறோம்
மேலும் எக்ஸ்ப் அன்செட் வேரியபிள் ஆல் எதிர்காலத்தில் அமைத்து குக்கியை அன்செட் செய்கிறோம்
இந்த கோடு ஐ நீக்கிவிட்டு பக்கத்தை இயக்கிப்பார்க்கலாம்
ஒன்றும் நடக்கவில்லை
அதனால் குக்கி அன்செட் ஆகிவிட்டதாக கொள்ளலாம்
இந்த கோடு ஐ நீக்கலாம் இதை கமெண்ட் ஆட் செய்கிறேன்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ என் பக்கத்தில் இடுகிறேன்
இது சொல்வது நேம் எனும் குக்கி இருக்கிறதா
குக்கி ஐ அன்செட் செய்தால் கிடைக்கும் விடை குக்கி இஸ் நோட் செட்
ரிஃப்ரெஷ் செய்ய குக்கி இஸ் நோட் செட்
விரும்பினால் மீண்டும் செட் செய்யலாம்
குக்கி இன் வால்யூஸ் ஐ மாற்றவும் முடியும்
குக்கி இன் வால்யூஸ் ஐ மாற்ற செட்குக்கி கமாண்ட் ஐ இயக்க வேண்டும்
சொல்வது செட் குக்கி நேம் இங்கே புதிய வால்யூ ஐ டைப் செய்க
குக்கீஸ் உடன் வேலை செய்வது கடினமல்ல வெகு எளிதே
அது பிஎச்பி இல் மிக சக்தி வாய்ந்தது விருப்பம்போல பயன்படுத்துங்கள்
கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள்
நன்றி